Full அஹ் mark தா எடுத்துருக்காங்க coaching இப்ப ஓரளவு நல்லாதா இருக்கு அபிடின்னு சொல்லிட்டு வெளியூர் போறவங்களா கொஞ்சம் நல்லாதா சொல்றாங்க school ல பத்தி அதேமாதிரி sir ல கூட சரி ரொம்ப எப்பிடி சொல்றது கொஞ்சம் தரக்குறைவா நடக்கிறது அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே ஒரு மதிப்பு ஒரு மதிப்பு கொடுக்குறதும் சரி teacher சும் சரி sir ரும் சரி எல்லாருமே நார்மலா எப்படி பேசுறாங்க வர்றாங்க அதுவும் main னா kids வந்து பயங்கரமா பாத்துக்குறாங்க அதான் main School க்கு அனுபிச்சுட்டுனா four hours, five hours ஐயயோ அங்க குழந்தை என்ன பண்ணுசோ ஏது பண்ணுசோ அப்டிதா நம்ம வந்து யோசிச்சுட்டு பயந்துட்டு இருப்போம் ஆனா இப்ப அந்த பயம் இல்லாம கொஞ்சம் தைரியாம இருக்கலாம் ஏனா அவங்க வந்து main வந்து குழந்தைகளுக்கு வந்து பயங்கர important குடுக்குறாங்கா அந்த school ல பொறுத்த வரைக்கும் அதுவரைக்கும் நா பரவாயில்ல நினைக்குற Actually எனக்கு இந்த school ல join பண்றதே எனக்கு புடிக்காது கனகா ஏன்னா எனக்கு இங்க வந்து எங்க பக்கத்துல இருக்குற பசங்க வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அவ்வளவு இதுவா படிக்க மாட்டாங்க படிக்கமாட்டாங்கனா கொஞ்சம் dull அஹ் இருப்பாங்க எப்பவுமே விளாட்டுதணமா இருப்பாங்க ஆனா எனக்கு என்னமோ அவங்க கிட்ட அவங்கள பாத்துட்டு இந்த school மட்டும் வேண்டா அவங்க

After நானும் இந்த result இதலா பாத்த அந்த பசங்ககூட full லாம் Full mark எடுத்து எல்லாமே public லா நல்லா mark எடுத்து pass பணிருகாங்க

இவ்வளோ அழகா வந்து படிசுருகாங்க okay அப் அப்பனா இந்த education வந்து நல்லா teacher வந்து நல்லா சொல்றாங்க So நம்ம பாப்பாக்கு எந்தவொரு பிரச்சனை இல்ல நல்லா படிப்பா அப்டினு சொல்லிட்டு ஒரு

அப்டினுதா சொல்லணும்

இந்த school பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா இந்த school பத்தி முன்னாடி தெரியுரதுல இல்ல எங்க மாமா பைய மட்டும் ஒரு பைய இங்க படிச்சா So அவங்க வந்து சொன்னாங்க இது நாங்களே area க்கு புதுசுதானா ரூத்து வந்து ஒரு five years தா என்னமோ ஆகுதுஅவங்க வந்து சொன்னாங்க இதுமாதிரி இங்கதாமா ஒரு school இருக்கு private school நல்லா school தா அப்டினு சொல்லிட்டு அவங்களோட recommend லதா போனோம் சரி எனக்கு வந்து பாப்பாக்கு சின்ன வயசுல இங்க பள்ளிகரணை சேர்க்கணும்னு என்னுடைய ஆசை அங்க infant jesus னு சொல்லிட்டு பள்ளிகரனைல ஒன்னு இருக்கு அந்த school லா சேர்க்கணும்னுதா ரொம்ப நாள் ஆசை அங்க வந்து மாமா பசங்க ரெண்டு பேரு படிக்குறாங்க coaching லா பக்கவா இருக்கும் ஆனா mostly அங்க வந்து எபிடினா Christian school லு அதுகப்பராம வந்து பாத்தினா அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி அவங்களுக்குதா குடுப்பாங்க sheet தவிர நம்ம வெளிய வர்ற ஆளுங்களுக்கு தரவே மாட்டாங்க அதுவே அந்த school லா வந்து நிறைய sheet வந்துரும் அம்பது அம்பது பேரு குடுத்தாங்க அந்த அம்பது பேருல எட்டு sheet தா காலியாகுதுனாங்க அந்த எட்டு sheet லயும் பாப்பாக்கு வந்து கிடைக்கல அய்யோ சரி okay சரி வேற எங்கயாவது try பண்ணலாம் அப்டினு சொல்லிட்டு பாக்கும்போதுதா அதுகப்புறம் எங்க மாமா கிட்ட கேட்டோம் வேற எதாவது நல்ல school லா இருந்தா சொல்லுங்க மாமான்ட்டு அதுகப்பறம் இவங்கதா சொன்னாங்க உனக்கு பக்கத்துலையே இருந்தா கொஞ்சம் better ரா இருக்குமா இல்ல நீ வேற எதாவது long லா அந்தமாதிரி போயிடனா நீயும் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லனா உங்க வீட்ல அவரையும் போயிட்டு கூட்டிட்டு வரமாதிரி இருக்கும் அவரோட வேலைக்கும் disturbance ஆகிடும் இது பக்கத்துலனா உங்களுக்கு easy யா இருக்கும்லா அபி அப்டினு சொல்லிட்டு infant jesus school லா இது இமயம் school ல recommend பண்ணாங்க சரினு சொல்லிட்டு அங்க போய் பாத்தோம் sheet போட்டோம் சரி அப்டியே join பண்ணிருலா வந்து join பண்ணியாச்சு super டி ஆனா உண்மையிலே ரொம்ப happy யா இருக்கு நம்ம இனிமே daily meet பண்ண போறோம் அப்டினு சொல்லிட்டு பாக்கும்போது எதிர்பார்கலா but very very happy அதுகப்புறம் எல்லாத்துக்கும் பாத்துட்டு aadhar card, aadhar card எல்லாத்துக்குமே aadhar card தா கேட்டு இருக்காங்க பாத்தியா ஒரு நம்ம ரொம்ப phone புதுசா வாங்குனாலும் aadhar card xerox எடுத்துட்டு வாங்கன்றாங்க loan apply பண்ணாலும் aadhar card xerox எடுத்துட்டு வான்றாங்க

புதுசா வாங்கனாலும் அதுக்கு aadhar card எடுத்துட்டு வாங்கன்றாங்க ஒரு bike வாங்கனாலும் aadhar card எதுக்கு எடுத்தாலும் aadhar card, aadhar card எவ்ளோ importance குடுக்குறாங்க பாத்தியா அந்த aadhar card க்குல

அப்பதா நம்ம இந்த indian ஓட citizen அப்டினு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு identity card மாதிரி இது ஏனா யாரையும் ஏமாத முடியாது because ஏனா அதுல நம்ம updates லாம் நம்ம கைரேகை எல்லாமே ஒருத்தங்களுக்கு இருக்குறமாதிரி கைரேகை இன்னொருதங்களுக்கு இருக்காது இல்லையா so அதனால நம்மள வந்து identify பண்ணி இவங்க indian அப்டினு சொல்லிட்டு ஒரு முத்திரை நம்மளுக்கு இது பண்றதுக்காகதா அந்த aadhar card வந்து இருக்குறது So அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப important டா இருக்கு பாரே குழந்தைங்களுக்கு ஒரு school லா join பண்றதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு EB card ம் அதுகப்பறம் aadhar card கூட ஏதோ எனசிட்டு இதுபனுங்க அப்டினு சொல்லிட்டு அதுகூட சொன்னாங்க அதுக்கு எதனால உனக்கு தெரியுமா எனக்கு அதபத்தி தெரியலையே அது சொந்த வீடு வட்சிருக்குறவங்களுக்கு சொல்லிருபாங்கபோல நாங்க rent க்கு தானா இங்க இருக்கோம் So அதனால எனக்கு அதபத்தி அவ்ளோ இதுவா தெரியல உங்களு உனக்கு யாரு சொன்னாங்க

இதுமாதிரி aadhar card வந்து வாடக இருக்குறவங்க கிட்ட nice அஹ் house owner குடுத்து இணைச்சிர சொல்லிறாங்காமா உங்க house owner வந்து EB card குடுத்து உங்க aadhar card ல இணைக்க சொன்னாங்கனா நீங்க எனைகாதிங்க அதனால வந்து இப்ப நம்மளுடைய aadhar card லா இணைச்சுட்டோம்னா என்ன தெரியும் நம்ம வீடுன்னு நினைச்சுப்பாங்க இல்ல அவங்க அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க யாருடைய house owner உங்களது யார் house owner ஓ அவங்க கிட்டயே குடுத்து அவங்களையே இது பண்ணிக்க சொல்லு suppose நீ future ல உன் பேர்ல ஒரு சொந்த வீடு வாங்கறேன்னா அங்க போய் EB connection கொடுக்கும்போது அங்கேயே aadhar card ல mention பண்ணுவாங்க அந்த number ர mention பண்ணும்போது உனக்கு ரெண்டு வீடா வந்துரும் அப்போ வந்து நம்ம சொல்ல முடியாது government வந்து நம்ம சொல்ல முடியாது இதுல வந்து நாங்க வாடக வீட்ல இருந்தோம் இது வந்து அவங்க வந்து தெரியாம எங்கள பண்ண சொல்லிட்டாங்க நாங்க பண்ணிட்டோம் அப்டினு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏனா இப்ப நிறைய வீடு வட்சியிருக்குரவங்களா tax கட்டணும்மாமே அதனால இப்ப இந்தமாதிரி golmaal பண்றவங்களா இருக்குறாங்கல நிறைய வீடு வச்சிட்டு வாடக விட்டுட்டு tax கட்டாமல இப்பிடில இருக்காங்க அவங்களுக்குள சரி எவளவு ஒரு ஒருத்தவங்க பேருல எத்தன வீடு இருக்கு ஒரு ஆளு இப்ப எப்பிடி சொல்றது குமாருனா அந்த குமாரு என்ற பேருல எத்தன வீடு இருக்கு இப்ப அவரு என்ன பண்ணுவாரு மூணு நாலு EB card எடுத்துட்டு போயிட்டு ஒரே aadhar card ல mention பண்ணிடுவாரு அப்ப தெருஞ்சிரும்ல system ல போட்டாளே தெருஞ்சிரும்ல நமக்கு

நம்ம கட்டுனதுனால கைல கொடுக்கும்போது என்ன பண்ணுவாரு நம்ம எடுத்துட்டு போயிட்டு சரி இவரு சொல்றாரு சரி நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணி விட்டுருவோம aadhar card டா இணைச்சு விட்டுருவோம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப போய் பண்ணி விட்டுருவோம் number phone number குடுத்துட்டு EB number அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இணச்சுட்டு எடுத்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க நினைச்சுப்பாங்க government காரங்க இப்ப கனகவள்ளியா உன் பேர்ல ஒரு வீடு இங்க இருக்குது அங்கு ஒரு வீடு இருக்கு ரெண்டு இடம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேர்ல தப்பா வந்துரும் அப்ப என்ன ஆகும் நம்ம ஒரு ஒரு amount மேல நம்ம வாங்குற மாதிரி இருக்கும்போது rent வாங்குற மாதிரி இருக்கும்போது நம்ம tax கட்டற மாதிரி வரும் government க்கு அப்டியா எங்க வீட்டுல நாங்க இருக்கோம் பாத்தியா இங்க

அவங்க எங்களோட aadhar card டு வச்சி அத update பண்ண சொன்னாங்க ஆனா என் husband வந்து அப்டிலா பண்ணக்கூடாது அப்டினு சொல்லிட்டு என்ன actually அவரு இருகாதபோ என் கிட்ட சொன்னாங்க நா வந்துட்டு என் husband வந்ததுமே சொல்றங்க

அதுகப்புறம் நா வந்து சொன்னவுடனே நா morning அவங்க வந்து திருப்பி கேட்டாங்க இந்தமாதிரி aadhar card வந்து திருப்பி இணைக்க சொல்றிங்க எங்களோடது இணைக்கக்கூடாதாமே

அதுகப்புறம் எனக்கு கூட தெரியாது டி எங்க மாமா தா என்ன பண்ணாங்க எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரின்டு எனகே எங்க வீட்டு house owner என்ன தெரியுமாபண்ணாரு ஒருவாட்டி நாங்க aadhar card அதுல இருந்து EB card எடுத்துட்டு வந்து குடுக்குறமா உங்க aadhar card வச்சி எனச்சி குடுத்துருங்க இப்டிதா சொல்லிட்டு போய்ட்டாரு அவரு இந்த இதல சொல்லல அவரு ஏற்கனவே இங்கயே ஒரு எட்டு வீடுக்கு வாடக வாங்கிக்கிறாரு இன்னும் அங்கிட்டு வாடக வாங்கிக்கிறாரு நம்ம ஒரு வீடு கூட இல்லாம இருக்கோம் இன்னும் அந்த aadhar card number வாங்கி இனட்சிட்டு நம்ம என்னைக்கோ future ல நம்ம ஒரு வீடு வாங்க மாட்டோமா சொல்லு பாக்கலாம் அப்போ வாங்கும்போது என்னாகும்இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சேர்த்துதானா நம்ம tax கட்டுற மாதிரி இருக்கும் எப்பிடி எல்லா ஏமாத்துறாங்க பாரு

குடுத்து இந்தமாதிரி எதாவது கொஞ்சம் entry பண்ணிக்குடுமா அதுக்கப்றம் aadhar card ல எனச்சிக்குடு இதல எதுவும் சொல்லிக்காத சரியா சரி சரி ரொம்ப thanks கனகா நானே எதுவுமே தெரியாமா இருந்த Actually என் husband கூட அதுதா சொன்னாங்க இந்தமாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்டின்ட்டுதா அதபத்தி ஆனா எனக்கு full details தெரியாது இந்தமாதிரி வந்து tax புடிப்பாங்க அப்டினு சொல்லிட்டு இதபத்தி நீ தா எனக்கு explain பண்ணி சொன்ன அவங்க வந்து just வந்து இதல பண்ணக்கூடாது இதல செய்யக்கூடாது அப்டிண்டு just சொல்லிட்டு

எனக்கு அதுதா wait பண்ணிட்டே இருந்த எப்பா இது எப்டியோ நல்லா படியா எனக்கு தெருஞ்சது பெரியவிசயம் என் மூழியமா உனக்கு ஒரு விசயம் தெருஞ்சது உன் மூழியமா எனக்கு ஒரு விசயம் தெருஞ்சது ரெண்டு பேருக்கும் useful லா இருக்கும் இந்த call

அஹ் next month July June fifth open பண்ணி சொல்லிருக்காங்க அதே date தா சொல்லிருக்காங்க அப்டியா அப்பனா நீ அதுக்குள்ள aadhar card ready பண்ணிடு Okay okay எத்தன days ஆகும் fourteen days fifteen days ஆகுமா apply பண்ண ஆமா ten to fifteen days ஆகும் aadhar க்கு வந்து நம்ம update பண்ணவுடன ten to fifteen days கண்டிப்பாஆகும் அந்த school இருக்கு பாத்தியா school க்கு பக்கதுலையே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஒரு ten பத்து shop தள்ளி போனோம்னா பக்கத்துலையே இருக்கு அங்கதா நா சொன்னது அவங்க வந்து super ரா பண்ணித்தாராங்க நீ வேணும்னா ஒரு தட try பண்ணிப்பாரு நா ஒரு வேல உனக்கு doubt டா இருந்துச்சுனா எனக்கு call பண்ணு நா வரேன் உன் கூட

Aadhar card apply பண்ணவுடனே அவங்களே அங்க குடுத்துருவாங்கள இல்ல நமக்கு Actually courier மூழியமாவே வரும் அந்த courier மூழியமா வந்து வரல அப்டின நம்ம நேரா apply பண்ண பாத்தியா அதே net center க்கு நம்ம போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு குடுத்துருவாங்க அது பிரச்சனையே கிடையாது

Aadhar வந்து நம்ம update பண்ணியிருக்கோம் அப்டினு சொல்லிட்டு ஒரு sheet மாதிரி அது வந்து அதுல aadhar card number பாப்பாவோட update பண்ணது எல்லாமே கைரேகை கண்ணு வச்சி போடுருபாங்கள அது எல்லாமே அதுல இருக்கும் நம்ம actually அதுவந்து தாலுகா போறமாதிரி சொல்லுவாங்க நீ அங்க போய் விசாரிச்சானா உனக்கு எல்லாமே clear ரா புருஞ்சிரும் சீக்கிராமா உனக்கு இப்ப school லு இப்பயே போய் பண்ணாத உனக்கு correct டா school open ஆகுறதுக்குள்ள உனக்கு aadhar card கைல வந்துரும் அதான் நாளைக்கு நானா கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பா நாளைக்கு apply பண்ணிட்டு வந்துற நானு கண்டிப்பா நீ கூட்டிட்டு போயிட்டு first ஏனா aadhar card எவ்ளோ important அப்டின்குறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா எல்லா விசயத்துளையும் நம்ம போகும்போது எங்க போகும்போதும் சரி எங்க நம்ம movie இனிமே மூச்சுவிடனும்னாலும்கூட aadhar card தேவைப்படுமா என்னன்னு தெரியல Just இங்க இருந்து வெளிய போறதுக்கு ஒரு proof கண்டிப்பா aadhar card என்பது definite டா வேணும் அப்டினு சொல்லிட்டு mention பண்ணிடறாங்க

So அதனால நம்ம கொஞ்சம் அது வந்து சீக்கிரமா பண்ணிட்டனா நம்மளுக்கும் school ல சும்மா கொடச்சல் கூடுக்காமா கொஞ்சம் easy யா இருக்கும் அதுதா சின்ன பாப்பாக்கு இன்னும் age ஆகுலல டி ரெண்டே மூக்கா வயசுதா ஆகுது இப்ப அவளுக்கு ஓ super August மாசம் வந்தாதா பாப்பாக்கு three years complete ஆகும் Wait பண்ணிதா எடுக்கணும்இவளுக்கு மட்டும் பெரியவளுக்கு இப்ப first எடுத்துட்டு குட்டி பாப்பாக்கு அப்ரமேட்டு எடுகலாண்டுதா ஒன்னுமே இல்ல போன வாரம் அண்ணா திருப்பதிக்கு ticket book பண்ணாலு போனாங்க அப்ப எல்லாரோடுடைய aadhar card வேணும் அப்டினு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பெரியாப்பா pocket ல aadhar card இல்ல அதுனால நாங்க train ல ticket book பண்ணல அதுக்கப்றம் bus லபோய்ட்டு bus லயே வந்துட்டோம் அப்டியா இப்டி எல்லாம் கூட இருக்குது இதுல எனக்கு தெரியாது ஏனா நா train லா book பண்ணத்துலாம்கிடையாது ஆனா எல்லா விசயத்துக்கும் aadhar card எவ்ளோ important டா இருக்கு பாரேன் இல்ல சின்ன பசங்க மோதுகொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப useful லா இருக்கு ரொம்ப needed டா இருக்கு எல்லாருகிட்டயுமே aadhar card இருக்கு எங்க சித்தி வீட்லயும் எல்லாரு கிட்டயும் aadhar card நம்ம ஒரு three sample போடுலனு இருந்தோம் சித்தி வீட்லயும் எல்லாருக்கும் aadhar card இருக்கு எங்க வீட்ல ரோஷினி அவங்க அப்பாக்கு aadhar card இருக்கு எனக்கு இருக்கு பாப்பாக்கு ரெண்டு பேருக்குமே இல்ல அவங்க எங்க பெரியம்மா வீட்ல எல்லாருக்கும் aadhar card இருக்கு இப்ப ரோஷினுக்கு இல்லாததுனால இப்ப train லா அதுவும் பாப்பா வேற கொஞ்சம் jolly யா இருந்தாங்க train ல போலாம் போலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் jolly யா இருந்தாங்க

அப்டியா ஐயோ ரொம்ப கஷ்டமா போச்சே சரி டி ரொம்ப happy யா இருக்கு அதுக்கப்றம் கூட்டத்துல போய் bus ல நொந்து நூலாகிதா அதுக்கப்றம் வந்தோம் அஹ் சாப்ட்டா டி படுக்க time ஆகிடுசு இல்ல அவ தூங்கிட்டு இருக்கா நீ correct டா இந்த school join பண்றதுகுள்ள நீ correct டா வந்து அந்த aadhar card மறக்காம நாளைக்கு போயிட்டு update பணிடுப்பா நாளைக்கு கண்டிப்பா நா போயிட்டு apply பண்ணிற எதாவது doubt னாஉனக்கு call பண்றோம் கொஞ்சம் phone மட்டும் எடுத்து என்ன எதுனு சொல்லு okay வா

நீ update பண்ணிட்டு சும்மாஏதாவது doubt இருந்துச்சுனா எனக்கு கண்டிப்ப call பண்ணு நா வந்து உனக்கு help பண்ற சரியா

கண்டிப்பா okay டி சரி டி bye bye ரூத்து bye